சீலிங்ஸ்ல குட்டி குட்டி ஒயிட் லைட் எல்லா யூஸ் பண்ணி இருக்காங்க.

ஒரு பெரிய குத்து விளக்கு இருக்குது. அதுல ஒரு பெரிய மாலை போட்டு இருக்காங்க.

அப்ரோ கடைக்கு வெளிய அஅஅ ஜூஸ் பாட்டில் கிளாஸ்ல உள்ளத வெளிய பத்திரமா ஒரு பாக்ஸ்ல வெச்சு வெச்சுருக்காங்க.

அப்புறம் மூணு செயிர்ஸ் இருக்குது.

அந்த சேர்ல உக்காந்து இருக்கவங்க ப்ளூ கலர் சூட்கேஸ் வச்சிருக்காங்க.

வானம்ல கொஞ்ச கொஞ்சம் மேகம் இருக்கிற மாரி இருக்குது கடல் அலை வந்துட்டு அந்தப் பாறையில வந்து மோதுது நெறைய பாறைகளை நம்மளால இதுல பாக்க முடியுது.

அது பக்கத்திலேயே ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்குது ஆ இங்க நறைய செடி எல்லா நிக்குது.

அதுக்கு பேக் சைடுல அ ஒரு பெரிய மரோ இருக்குது.

ஒருத்தங்க அ ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்டுருக்காங்க.

பக்கத்திலயே ஒரு ஸ்டீல் ஃப்லாஸ்க் இருக்குது.

இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் .

ம் இங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிபரேட் பண்றாங்க நிறைய பிளாக் கட்டி போட்டு இருக்காங்க குட்டி குட்டி குட்டியா.

ஆநிறைய பேரு அந்த இதுல நடந்து போயிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தங்க நேவி புளூ கலர்ல டிரஸ் போட்ருக்காங்க.

இது பக்கத்திலேயே ஆ ஹாஷிஸ் இருக்குது ஹாஷிஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்குது.

ஆ இது ஒரு ரெஸ்டாரன்ட் நிறைய டேபிள்ஸ் காலியா இருக்குது.

இந்த டேபிள்ல ரெண்டு பேர் சாப்டுட்டிருக்காங்க.